லிப்ரியாஃபிஸ் பேஸ் மீதான இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் கற்க போவது டேட்டாபேஸ் ஐ பராமரித்தல் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் ஐ மாற்றுதல் டேட்டாபேஸ் ஐ ஒருங்கமைத்தல் மற்றும் பேக்கப்ஸ் எடுத்தல் டேட்டாபேஸ் பராமரிப்பு ஒரு பேஸ் டேட்டாபேஸ் ன் வாழ்க்கை முழுதும் அந்த டேட்டா நவீனமாக நம்பகத்தன்மையுடன் பாதுகாப்பாக இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஐ மாற்றுதல் மற்றும் டேட்டா நடப்பில் இருக்க பார்ம்ஸ் ஐ அப்டேட் செய்தல் ஆகியவற்றை இது உள்ளடக்கியது நம் முன் tutorialகளில் உருவாக்கிய உதாரண லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ எடுத்துக்கொள்ளலாம்
இந்த டேட்டாபேஸ்

பேஸ் டேட்டாபேஸ் பைல் ல் தேவையில்லாத தகவல்களை நீக்குகிறது இது முதலில் டேட்டாபேஸ் ஐ மூடி டேட்டா ஐ மறுஒழுங்கு செய்து டேட்டாபேஸ் ஐ மீண்டும் திறக்கிறது
இப்போது எஸ்கியூஎல் விண்டோ ல் மற்றொரு கமாண்ட் ஐயும் பயன்படுத்தலாம் ஷட்டவுன் காம்பாக்ட்
ஒரே ஒரு வித்தியாசம் இந்த கமாண்ட் டேட்டாபேஸ் ஐ மீண்டும் திறக்காது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

தமிழாக்கம் பிரியா
நன்றி